லிப்ரியாஃபிஸ் மாத் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இந்த டியூட்டோரியல் லில் டெரிவேட்டிவ்ஸ் மற்றும் வகைக்கெழு Differential - சமன்பாடுகள் தொகையீடு இன்டெக்ரல் சமன்பாடுகள் மற்றும் Logarithmகள் உள்ள சூத்திரங்கள் ஆகியவற்றை எழுதுவதை கற்போம்
இதற்கு போன டுடோரியலில் உருவாக்கிய உதாரண ரைட்டர் ஆவணத்தை திறக்கலாம் மாத் example1ஒட்ட்
ஆவணத்தின் கடைசி பக்கத்துக்கு ஸ்க்ரால் செய்து செல்வோம்
கன்ட்ரோல் Enter ஐ அழுத்தி ஒரு புதிய பக்கத்துக்கு செல்வோம்
டைப் செய்யலாம் டெரிவேட்டிவ்ஸ் ஆண்ட் டிஃபரன்ஷியல் equations Enter விசையை இரு முறை அழுத்தலாம்
இப்போது மாத் ஐ இன்சர்ட்க்டோப்ஜெக்ட்பார்பார்முலா மேனு வழியாக அழைப்போம்
நாம் மேலே போகு முன் எழுத்துரு அளவை 18 பாயிண்ட் ஆக்குவோம் விளிம்பு ஒழுங்கை இடது என அமைப்போம்
ஒவ்வொரு உதாரணத்துக்கும் பின் நியூலைன்ஸ் மற்றும் வெற்று வரிகளை சேர்ப்போம்
அப்போதுதான் நன்றாக பார்க்க முடியும்
இப்போது டெரிவேட்டிவ்ஸ் மற்றும் டிஃபரன்ஷியல் சமன்பாடுகளை எழுதுவதை கற்போம்
இந்த சூத்திரங்கள் அல்லது சமன்பாடுகளை எழுத மாத் எளிய வழிகளை தருகிறது
அவற்றை நாம் வெறும் பின்னங்களாக கருதலாம்
மேலும் ஓவர் என்னும் குறியீட்டை பயன்படுத்தலாம்
உதாரணமாக ஒரு டோட்டல் டெரிவேட்டிவ் டிஎஃப் பை டிஎக்ஸ் ஐ எழுத சூத்திர திருத்தி சாளரத்தில் குறியீடு டிஎஃப் ஓவர் டிஎக்ஸ் அடுத்து ஒரு பகுதி டெரிவேட்டிவ் க்கு நாம் பார்ட்டியல் என்னும் சொல்லை பயன்படுத்தலாம்
மேலும் குறியீடு இப்படி காண்கிறது del ப் ஓவர் del எக்ஸ்
நாம் பார்ட்டியல் என்னும் சொல்லை பயன்படுத்தினால் கூடவே முள் அடைப்புக்குறிகளை இட வேண்டும்
ரைட்டர் இன் சாம்பல் நிற பெட்டியில் பகுதி டெரிவேட்டிவ் க்கு del குறி உள்ளதை கவனிக்கவும்
இங்கே இன்னொரு உதாரணம்160 நியூட்டன் இன் இரண்டாம் இயக்க விதி
இது உந்தம் மற்றும் விசையின் இடையே உள்ள உறவை விவரிக்கிறது
ப் இஸ் எக்குவல் டோ ம் ஆ
இதை நாம் சாதாரண டிஃபரன்ஷியல் சமன்பாடாக எழுதலாம் ப் ஒஃப் ட் இஸ் எக்குவல் டோ ம் இன்டோ ட் ஸ்க்வேர்ட் எக்ஸ் ஓவர் ட் ட் ஸ்க்வேர்ட்
கவனிக்க நாம் பல்வேறு தொகுதிகளின் வரிசையை காட்ட முள் அடைப்புக்களை பயன்படுத்தி இருக்கிறோம்
சமன்பாடு திரையில் உள்ளது போல தோன்றுகிறது
இதோ டிஃபரன்ஷியல் சமன்பாடுக்கு இன்னொரு உதாரணம்
நியூட்டன் இன் குளிர்வு விதி ட் என்னும் நேரத்தில் ஒரு பொருளின் வெப்ப அளவு தேட்ட ஒஃப் ட் எனில் நாம் ஒரு டிஃபரன்ஷியல் சமன்பாட்டை எழுதலாம்
ட் ஒஃப் தேட்ட ஓவர் ட் ஒஃப் ட் இஸ் எக்குவல் டோ மைனஸ் க் இன்டோ தேட்ட மைனஸ் ஸ் இங்கே ஸ் என்பது சூழ்நிலையின் வெப்ப அளவு
ரைட்டர் இன் சாம்பல் நிற பெட்டியில் சமன்பாட்டை கவனிக்கவும்
வேலையை சேமிப்போம்File க்கு சென்று சேவ் இல் சொடுக்குவோம்
இப்போது இன்டெக்ரல் சமன்பாடுகளை எபப்டி எழுதுவது என காணலாம்
ரைட்டர் இன் சாம்பல் நிற பெட்டிக்கு வெளியே மூன்று முறை மெதுவாக சொடுக்கி இன்னொரு புதிய பக்கத்துக்கு போகலாம்
பின் கன்ட்ரோல் Enter ஐ அழுத்தலாம்
டைப் செய்க இன்டெக்ரல் equations இரு முறை Enter செய்க
மாத் ஐ இன்சர்ட்க்டோப்ஜெக்ட்பார்பார்முலா மேனு வழியாக அழைப்போம்
எழுத்துரு அளவை 18 பாயிண்ட் ஆக்குவோம்
பக்க ஒழுங்கை இடது என ஆக்குவோம்
ஒரு இன்டெக்ரல் குறியை ஐ எழுத சூத்திர திருத்தி சாளரத்தில் இன்ட் என குறியீடு செய்ய வேண்டும்
ஆகவே x அச்சில் ஆ ப் என்ற இடைவெளியில் உண்மையான வேரியபிள் எக்ஸ் இன் பங்ஷன் ப் கொடுக்கப்பட்ட போது டெஃபினைட் இன்டெக்ரல் எழுதப்படும் முறை இன்டெக்ரல் ப்ரோம் ஆ டோ ப்
ப் ஒஃப் எக்ஸ் டிஎக்ஸ்
இன்டெக்ரல் குறியை காட்ட நாம் பயன்படுத்திய குறியீடு இன்ட்
லிமிட்ஸ் ஆ மற்றும் ப் ஐ காட்ட நாம் பயன்படுத்திய குறியீடு ப்ரோம் மற்றும் டோ
ரைட்டர் இன் சாம்பல் நிற பெட்டியில் சூத்திரத்தை கவனிக்க
அடுத்து நாம் ஒரு உதாரணமாக ஒரு கியூபாய்ட் இன் கொள்ளளவை கணக்கிட டபிள் இன்டெக்ரல் சூத்திரம் எழுதலாம்
சூத்திரம் திரையில் தெரிகிறது
நீங்கள் காண்பது போல் டபிள் இன்டெக்ரல் க்கு குறியீடு இ இ ந் ட்
அவ்வளவே
அதே போல ஒரு கியூபாய்ட் இன் கொள்ளளவை கணக்கிட டிரிப்பிள் இன்டெக்ரல் சூத்திரம் எழுதலாம்
அதற்கு குறியீடு இ இ இ ந் ட்
இன்டெக்ரல் இன் எல்லையை குறிக்க நாம் கீழ் ஒட்டு குறியீட்டையும் பயன்படுத்தலாம்
கீழ் ஒட்டு குறியீட்டை பயன்படுத்த மாத் அந்த வரியுருவை இன்டெக்ரல் இன் கீழ் வலது பக்கம் வைக்கிறது
ஆகவே மாத் இல் இன்டெக்ரல் சூத்திரங்களும் சமன்பாடுகளும் செய்ய வழி இருக்கிறது
இப்போது logarithmகள் உள்ள சூத்திரங்களை எழுதுவதை பார்க்கலாம்
இவற்றை ஒரு புதிய மாத் கிரே பாக்ஸ் அல்லது மாத் ஆப்ஜெக்ட் இல் எழுதலாம்
டைப் செய்க Logarithms மற்றும் இரு முறை Enter செய்க மாத் ஐ மீண்டும் அழைப்போம்
எழுத்துரு அளவை 18 பாயிண்ட் ஆக்குவோம்
அவற்றை இடது ஒழுங்கு செய்வோம்
லோகரித்ம் பயன்படுத்தும் ஒரு எளிய சூத்திரம் லாக் 1000 டோ தே பேஸ் 10 இஸ் எக்குவல் டோ 3
குறியீட்டை இங்கே கவனிக்கவும்
இங்கே இன்னொரு உதாரணம்160 லாக் 64 டோ தே பேஸ் 2 இஸ் எக்குவல் டோ 6
இப்போது இந்த இயற்கை லோகரித்ம் க்கு இன்டெக்ரல் பிரதிநிதியை காணலாம்
ட் இன் இயற்கை லோகரித்ம் இஸ் எக்குவல் டோ தே இன்டெக்ரல் ஒஃப் 1 பை எக்ஸ் டிஎக்ஸ் ப்ரோம் 1 டோ ட்
இதன் குறியீடு திரையில் தோன்றுவதைப்போல இருக்கிறது
நம் உதாரணங்களை சேமிப்போம்
உங்களுக்கு ஒரு பயிற்சி
பின் வரும் டெரிவேட்டிவ் சூத்திரத்தை எழுதுக ட் ஸ்க்வேர்ட் ய் பை
ட் எக்ஸ் ஸ்க்வேர்ட் இஸ் எக்குவல் டோ ட் பை டிஎக்ஸ் ஒஃப்
அளவு மாற்றக்கூடிய அடைப்புக்குறியை பயன்படுத்தலாம்
பின் வரும் இன்டெக்ரல் ஐ எழுதவும் இன்டெக்ரல் வித் லிமிட்ஸ் 0 டோ 1 ஒஃப் square ரூட் ஒஃப் எக்ஸ் டிஎக்ஸ்
அடுத்து ஒரு டபிள் இன்டெக்ரல் ஐ பின் வருமாறு எழுதவும் டபிள் இன்டெக்ரல் ப்ரோம் ட் ஒஃப் 2 சின் எக்ஸ் - 3 ய் கியூப்ட் 5 டிஎக்ஸ் டை இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி லாக் எக்ஸ் டோ தே பவர் ஒஃப் ப் டோ தே பேஸ் ப் இஸ் எக்குவல் டோ ப் இன்டோ லாக் எக்ஸ் டோ தே பேஸ் ப் லாக் 1024 டோ தே பேஸ் 2 ஐ தீர்க்கவும்
உங்கள் சூத்திரங்களை ஒழுங்கு செய்யவும்
இத்துடன் லிப்ரியாஃபிஸ் மாத் இல் டிஃபரன்ஷியல் இன்டெக்ரல் சமன்பாடுகள் மற்றும் logarithmகள் எழுதுதல் குறித்த இந்த டுடோரியல் முடிவுக்கு வருகிறது
சுருங்கச்சொல்ல நாம் எழுதக்கற்றது டெரிவேட்டிவ்ஸ் மற்றும் டிஃபரன்ஷியல் சமன்பாடுகள் இன்டெக்ரல் சமன்பாடுகள் மற்றும் Logarithmகள் உள்ள சூத்திரங்கள் ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் டால்க் டோ ஆ டீச்சர் திட்டத்தின் அங்கமாகும்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
இந்த திட்டம் httpspoken tutorialorg ஆல் ஒருங்கிணைக்கப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஸ்போக்கன் ஹைபன் டியூட்டோரியல் டாட் ஆர்க் ஸ்லாஷ் நிமைக்ட் ஹைபன் இன்ட்ரோ
மொழியாக்கம் கடலூர் திவா
நன்றி